வணக்கம்
ஜிகெம்பெய்ண்ட் ல் வாசனை மூலக்கூறு அமைப்புகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது சைக்ளோஹெக்சேனை சைக்ளோஹெக்சீனாக மாற்றுதல் சைக்ளோஹெக்சீனை பென்சீனாக மாற்றுதல் பென்சீன் வளையத்தில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக மற்ற அணுக்களை வைத்தல் பென்சீன் வளையத்தில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக அணுக்களின் குழுவை வைத்தல் இரு மூலக்கூறுகளை ஒன்றுசேர்த்தல்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
இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும்
ஒரு புதிய ஜிகெம்பெய்ண்ட் அப்ளிகேஷன் ஐ திறந்துள்ளேன்
முதலில் காட்சி பகுதியில் ஆறு உறுப்பினர்கள் கொண்ட வட்டமுறையை சேர்ப்போம்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
காட்சி பகுதியில் க்ளிக் செய்க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
வளையத்தின் ஒவ்வொரு மூலையிலும் இரு பிணைப்புகளை சேர்க்கவும்
இரு பிணைப்புகளும் ஒன்றையொன்று தொடாதவாறு பிணைப்புகளை வைக்கவும்
அவ்வாறு செய்ய பிணைப்புகளின் மீது க்ளிக் செய்து சரியான இடத்திற்கு நகர்த்தவும்
வளையத்தின் அனைத்து மூலைகளிலும் கார்பன் அணுக்களை காட்டுவோம்
ஏதேனும் ஒரு மூலையில் ரைட் க்ளிக் செய்க
ஒரு துணை மேனு தோன்றுகிறது
அட்டோம் ஐ தேர்ந்தெடுத்து டிஸ்ப்ளே சிம்போல் மீது க்ளிக் செய்க
அதேபோல வளையத்தின் அனைத்து மூலைகளிலும் கார்பன் அணுக்களை சேர்க்கவும்
பிணைப்புகளுக்கு ஹைட்ரஜன் அணுக்களை சேர்க்க விசைப்பலகையில் ஹ் ஐ அழுத்துக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
அனைத்து பிணைப்பு நிலைகளின் மீதும் க்ளிக் செய்க
மீண்டும் ஹைட்ரஜன்கள் ஒன்றன்மேல் ஒன்று அமையவில்லை என்பதை காண்போம்
பெறப்பட்ட அமைப்பு சைக்ளோஹெக்சேன்
இந்த அமைப்பை பிரதி எடுத்து ஒட்டுவோம்
அமைப்பை தேர்ந்தெடுக்க CTRLA ஐ அழுத்துக
பிரதிஎடுக்க CTRLC ஐ அழுத்தி
அந்த அமைப்பை ஒட்ட CTRLV ஐ அழுத்துக
இரண்டாம் சைக்ளோஹெக்சேன் அமைப்பை சைக்ளோஹெக்சீன் ஆக மாற்றுவோம்
இரேசர் டூல் மீது க்ளிக் செய்க
அடுத்தடுத்த ஒவ்வொரு கார்பன் அணுக்களில் இருந்தும் ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பை நீக்குக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
பின் நீக்கப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்புகளுக்கு இடையேயான பிணைப்பின் மீது க்ளிக் செய்க
ஒரு இரட்டை பிணைப்பு உருவாக்கப்பட்டது
பெறப்பட்ட அமைப்பு சைக்ளோஹெக்சீன் சைக்ளோஹெக்சீனை சைக்ளோஹெக்சாடைன் ஆக மாற்றி பின் பென்சீனாக மாற்றுக
கரண்ட் எலிமெண்ட் கார்பனா என உறுதிசெய்க
இரேசர் டூல் மீது க்ளிக் செய்க
அடுத்தடுத்த ஒவ்வொரு கார்பன் அணுக்களில் இருந்தும் ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பை நீக்குக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
பின் நீக்கப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்புகளுக்கிடையேயான பிணைப்பின் மீது க்ளிக் செய்க
இரண்டாம் இரட்டை பிணைப்பு உருவாக்கப்பட்டது
பெறப்பட்ட அமைப்பு சைக்ளோஹெக்சாடைன்
அதேபோல மூன்றாம் இரட்டை பிணைப்பை உருவாக்க இந்த செயல்முறையை திரும்ப செய்வோம்
பெறப்பட்ட அமைப்பு பென்சீன் பயிற்சியாக
சைக்ளோப்யூட்டேன் அமைப்பை வரைந்து சைக்ளோப்யூட்டடைன் ஆக மாற்றுக சைக்ளோபென்டேன் அமைப்பை வரைந்து சைக்ளோபென்ட்டடைன் ஆக மாற்றுக பயிற்சியை செய்து முடித்தபின் அது இவ்வாறு இருக்க வேண்டும்
பென்சீனில் இருந்து தருவிக்கப்படுபவை பற்றி கற்போம்
பலவேறு வேதியியல் சேர்மங்களை தருவிக்க பென்சீன் ல் ஹைட்ரஜன்களை செயல்பாட்டு குழுக்களால் மாற்ற முடியும் ஹைட்ரஜனை மாற்றும் செயல்பாட்டு குழுக்களாவன ப்ளூரோ மெத்தில் நைட்ரோ ஹைட்ராக்ஸி மற்றும் பல
பென்சீன் அமைப்பை இருமுறை பிரதி எடுத்து காட்சிபகுதியில் ஒட்டுவோம் பென்சீன் அமைப்பை தேர்ந்தெடுக்க செலக்ட் ஒனே ஒர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் டூல் மீது க்ளிக் செய்க
பிரதி எடுக்க CTRLC ஐ அழுத்தி அமைப்பை ஒட்ட இருமுறை CTRLV ஐ அழுத்துக
முதல் பென்சீன் அமைப்பின் ஹைட்ரஜன் க்கு பதிலாக ப்ளூரின் அணுவை வைப்போம்
விசைப்பலகையில் ப் ஐ அழுத்துக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
ஹைட்ரஜன் க்கு பதிலாக ப்ளூரின் ஐ வைக்க அதன் மீது க்ளிக் செய்க
பெறப்பட்ட அமைப்பு ப்ளூரோபென்சீன்
அடுத்து இரண்டாம் பென்சீனின் ஹைட்ரஜன் க்கு பதிலாக அணுக்களின் குழுவை வைப்போம்
ஆட் ஒர் மோடிஃபை ஆ குரூப் ஒஃப் ஏட்டம்ஸ் டூல் மீது க்ளிக் செய்க
ஏதேனும் ஒரு ஹைட்ரஜன் மீது க்ளிக் செய்க
பச்சைப்பெட்டியில் சிமிட்டும் கர்சருடன் ஹைட்ரஜனை காண்க
ஹைட்ரஜன் க்கு பதிலாக ஒருமெத்தில் குழுவை வைப்போம்
ஹைட்ரஜனை நீக்கி கேப்பிட்டல் சி ஹ் 3 ஐ டைப் செய்க காட்சி பகுதியில் எங்கேனும் டைப் செய்க
பெறப்பட்ட அமைப்பு மெத்தில் பென்சீன்
மூன்றாம் பென்சீனின் ஹைட்ரஜன் க்கு பதிலாக ஒரு நைட்ரோ குழுவை வைப்போம்
ஏதேனும் ஒரு ஹைட்ரஜன் மீது க்ளிக் செய்க
ஹைட்ரஜனை நீக்கி கேப்பிட்டல் ந் ஒ 2 ஐ டைப் செய்க பெறப்பட்ட அமைப்பு நைட்ரோபென்சீன்
பென்சீன் வளையத்தில் கார்பன் நிலைகளை காண்போம்
பென்சீனில் ஆறு கார்பன் அணுக்களும் 1 முதல் 6 வரை எண்ணிடப்படுகிறது
ஹைட்ரஜன் மாற்றப்படுவதற்கு முன் அனைத்து ஆறு நிலைகளும் சமமாக உள்ளன
ஒரு செயல்பாட்டு குழுவால் ஹைட்ரஜன் மாற்றப்படும்போது அந்த வளையத்தின் எலக்ட்ரான் அடர்த்தி மாறுகிறது
எலக்ட்ரானின் அடர்த்தியானது மாற்றப்படும் குழுவைப் பொருத்தது
பென்சீனின் ஒற்றை மாற்று சேர்மம் மாற்றப்படக்கூடிய நிலைகளாவன 1 மற்றும் 4 பேராவாக
2 மற்றும் 6 ஆர்த்தோவாக
3 மற்றும் 5 மெடாவாக
இப்போது மெத்தில்பென்சீன் அமைப்பில் மற்றொரு மெத்தில் குழுவை மாற்றி வைப்போம்
ஆட் ஒர் மோடிஃபை ஆ குரூப் ஒஃப் ஏட்டம்ஸ் டூல் மீது க்ளிக் செய்க
வளையத்தின் இரண்டாம் ஹைட்ரஜன் நிலை மீது க்ளிக் செய்க
பச்சை பெட்டியில் உள்ள ஹைட்ரஜனை மெத்தில் குழுவாக மாற்ற டைப் செய்க கேப்பிட்டல் சி ஹ் 3
பெறப்பட்ட புதிய அமைப்பு ஆர்த்தோ சைலீன்
நைட்ரோபென்சீனில் ஒரு கார்பாக்ஸி குழுவை மாற்றி வைப்போம்
வளையத்தில் நான்காம் ஹைட்ரஜன் நிலை மீது க்ளிக் செய்க
பச்சை பெட்டியில் ஹைட்ரஜனை கார்பாக்ஸி குழுவாக மாற்ற டைப் செய்க கேப்பிட்டல் சி ஒ ஒ ஹ் பெறப்பட்ட புதிய அமைப்பு பேரா நைட்ரோ பென்சாயில் அமிலம்
இந்த செயல்முறையை மீளமைக்க CTRLZ ஐ அழுத்துக
நைட்ரோ பென்சீனின் மூன்றாம் ஹைட்ரஜன் நிலையில் நைட்ரோ குழுவை மாற்றியமைக்கவும்
ஹைட்ரஜனை நீக்கி டைப் செய்க கேப்பிட்டல் ந் ஒ 2 பெறப்பட்ட புதிய அமைப்பு மெடா டைநைட்ரோபென்சீன்
இங்கே உங்களுக்கான பயிற்சி
ஏழு பென்சீன் அமைப்புகளை வரையவும்
பின்வருமாறு ஒவ்வொன்றின் ஹைட்ரஜன்களையும் மாற்றியமைக்கவும் முதலாவது பென்சீனில் ப்ரோமோ
இரண்டாவது பென்சீனில் ஐயோடோ
மூன்றாவது பென்சீனில் ஹைட்ராக்ஸி
நான்காவது பென்சீனில் அமினோ
ஐந்தாவது பென்சீனில் எத்தில்
மேலும் ஆறாவது பென்சீனில் இரு ஹைட்ரஜன்களை க்ளோரின் அணுக்களாக மாற்றவும்
ஏழாவது பென்சீனில் முதல் மற்றும் நான்காவது ஹைட்ரஜன் நிலைகளை கார்பாக்ஸி குழுக்களாக மாற்றுக
பயிற்சியை செய்து முடித்தபின் அது இவ்வாறு இருக்க வேண்டும்
இப்போது இரு அமைப்புகளை ஒன்றுசேர்க்க கற்போம்
ஒரு புது விண்டோவை திறப்போம்
கரண்ட் எலிமெண்ட் கார்பனா என உறுதிசெய்க
ஆட் ஆ போர் மெம்பர்ட் சைக்கிள் டூல் மீது க்ளிக் செய்க
காட்சி பகுதியில் இருமுறை க்ளிக் செய்க
செலக்ட் ஒனே ஒர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் டூல் மீது க்ளிக் செய்க
இரண்டாம் அமைப்பின் மீது க்ளிக் செய்க
அதை இழுத்து முதலாவது அமைப்பின் அருகில் அவை ஒன்றையொன்று தொடுமாறு வைக்கவும் அமைப்புகளை தேர்ந்தெடுக்க CTRLA ஐ அழுத்துக
மெர்ஜ் ட்வோ மாலிக்யூல்ஸ் டூல் செயல்பாட்டில் வருகிறது
மூலக்கூறுகளை ஒன்று சேர்க்க மெர்ஜ் ட்வோ மாலிக்யூல்ஸ் டூல் மீது க்ளிக் செய்க
ஒன்றுசேர்த்ததை காண அமைப்புகளை இழுக்கவும்
சுருங்க சொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது சைக்ளோஹெக்சேனை சைக்ளோஹெக்சீனாக மாற்றுதல் சைக்ளோஹெக்சீனை பென்சீனாக மாற்றுதல் பென்சீனின் ஹைட்ரஜன்களை ப்ளூரோ மெத்தில் நைட்ரோ மற்றும் கார்பாக்ஸி குழுக்களாக மாற்றுதல் நான் உறுப்பினர்கள் கொண்ட இரு வளையங்களை ஒன்றுசேர்த்தல்
இங்கே உங்களுக்கான பயிற்சி
இரு பென்சீன் மூலக்கூறுகளை ஒன்றுசேர்க்கவும் இரு பென்டேன் அமைப்புகளை ஒன்றுசேர்க்கவும் சைக்ளோபென்டேன் மற்றும் சைக்ளோஹெக்சேன் மூலக்கூறுகளை ஒன்றுசேர்க்கவும்
செய்துமுடிக்கப்பட்ட பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்